கால்பந்து போட்டியைப் பற்றி பேசுவதை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

செரிங்ம்மா உங்களுக்கு என்னென்னே வேணும்னு சொல்லுங்க நான் அதுபடி உங்களுக்கு சொல்றேன். Saree இல்லைங்களா பட்டுப்புடவை மாதிரி வேணுங்களா இல்ல Rough Use மாறி கட்றது வேணுங்ளா? ஆஹ் சேரிங்கம்மா ஆஹ் அதுல்லாம் பெண்ணுங்ளுக்கு இருக்கும்மா. கல்யாண பொண்ணுங்க கட்டுவாங்கள்ள அந்தமாறி அவங்களுக்கெல்லாம் Kancheepuram பட்டு பனாரஸ் பட்டு அப்படின்னு சொல்லி நெறைய பட்டு இருக்குதும்மா.

ஆஹ் முகூர்த்த புடவை எல்லாம் பாத்தீர்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரும் Madam ஆமாங்க வருங்க. அதாவது Saree பொருத்து அதாவது Saree பொருத்து ma'am Work அதிகமாக இருந்துச்சின்னா ஆமாங்க Madam பூணம் Saree எல்லாம் பாத்தீங்கன்னா ஐந்நூறு ரூபாய்க்குள்ளே இருக்கு ஆஹ் Cotton Saree எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் அதுமாறி தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கும் ma'am அந்த Material

நீங்கள் என்னென்ன Orders ன்னு சொன்னீங்கன்னா நாங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவோங்க. நீங்க அதுல பாத்து Select பண்ட்டு அனுப்பிட்டீங்கன்னா போதும். மாப்ளைக் எல்லாமே இருக்கு Court Shirt டு வேஸ்ட்டி சட்ட, பட்டு பட்டு வேட்டி பட்டு சட்ட எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்ன்னு மட்டும் சொல்லுங்க. பன்னெண்டா ஓரு சேலைக்கு பன்னெண்டாயிரவான்னு சொல்றீங்களா? அதுக்கு கொஞ்சம் Work கம்மியா இருக்குங்ளே பரவாயில்லங்ளா? Work கம்மின்னா, ஜரிகைல்லாம் கம்மியாதான் இருக்குங்க. Border வந்து சின்னததான் இருக்கும்.

ஆஹ் Plain ஆவும் இருக்கு அதுலயே Design வந்த மாறியும் இருக்கு Checked வந்த மாறியும் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்.

ஆஹ் Colors பாத்தீங்கன்னா Blue Color Red Color ஆஹ் அப்பறம் என்ன மாம்பழம் Color சொல்லுவாங்கள்ள YellowYellow வும் Red உம் சேர்ந்த மாதிரி ஓர் Color வரும் Madam

அடுத்த Color பார்த்தீர்கள் என்றால் Sky Blue ல் இருக்கும் ஆஹ் இல்லை MadamSky Blue வந்து Saree Color Border பார்த்தீர்கள் என்றால் Red Color ல இருக்கும் Blouse வந்து Attached தான் MadamAttached Blouse தான் வரும் உங்களுக்கு அதில் உம் ஆஹ் அது இருக்கிறது Madam இந்த கல்யாண பெண்கள் உடுத்துவார்கள் அல்லவா அந்த மாதிரி தானே கேட்கிறீர்கள் அந்த மாதிரி இருக்கிறது அதுவும் மாதிரி நீங்கள் Saree க்கு தகுந்த மாதிரி Match செய்து எடுத்துக்கொள்ளலாம் Blouse பார்த்தீர்கள் என்றால் Work அதிகமா இருக்கும் Blouse எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் சும்மா இந்த Embroidery மாதிரி இல்லை Print போட்டது மாதிரி அந்த Blouse எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நூறு ரூபாய் இருனூறு ரூபாய் மூன்னூறு ரூபாய் அந்த மாதிரி Rate ல வரும் தரமான பட்டு தான் Madam நாங்கள் Kancheepuram இருந்தே வாங்கி கொண்டுவந்து நாங்களே அங்கேயே சென்று பார்த்து தான் வாங்கி கொண்டு வருவோம் பட்டு எல்லாம் நல்லதாக தான் இருக்கும் அதில் எல்லாம் எந்த குறையும் இல்லை அது தான் Madam நான் வந்து உங்களுக்கு Bulk ஆ தானே வீட்டுக்கு அனுப்புவேன் அப்பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்க்க சொல்லுங்கள் பார்க்க சொல்லி விட்டு

Maroon Color ங்களா Saree ங்களா

Maroon Color ல இருக்கு MadamMaroon Color ல இருக்கு தேன் Color ல் இருக்கு

அதில் பார்த்தீர்கள் என்றால் சிறிய Border தான் இருக்கும் பெரியது வராது Okay Madam நான் பார்த்து இருந்தது என்றால் அதனுடனே சேர்த்து அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா Okay Madam அதில் தேன் Color இருக்கிறது தேன் Color வேண்டுமா

இல்லை Madam அது உடுத்தினால் நல்லா Color ஆ இருப்பார்களா இல்லை எப்படி இருப்பார்கள் Okay MadamGreen ColorOkay ங்களா கிளி பச்சை வராது Ramar பச்சை மாதிரி தான் வரும் ஏனால் அவர்கள் கருப்பாக உள்ளார்கள் அல்லவா அதில் பெரியதாக இருக்கிறது உம்

அது பார்த்தீர்கள் என்றால் Work நன்றாக தான் இருக்கிறது அந்த Saree Rate அவ்வளவு தான் நன்றாக தான் இருக்கும் ஆஹ் Border கொஞ்சம் பெரியதாக தான் இருக்கும் ஜரிகை எல்லாம் நிறையாக தான் இருக்கும் ஆஹ் சரி நீங்கள் இப்பொழுது பேசுனது நீங்கள் கேட்கின்ற Saree எல்லாம் நான் List எடுத்து வைத்துள்ளேன் Whatsapp ல் அனுப்புவார்கள் நீங்கள் பாருங்கள் இல்லை நீங்கள் இப்பொழுது வந்து ஓர் Design சொன்னீர்கள் என்றால் அந்த Design ல் நான் வந்து ஐந்து Color நான்கு Color கொடுத்து விடுகிறேன்

அதே Color ல் நாலுங்களா Okay Madam Mam பாக்கு Color ல இரெண்டு தான் இருக்குங்களே நான் வேணும்னா Order வேண்டுமென்றால் செய்து வாங்கி இரெண்டு அனுப்பி விடுகிறேன்

Okay Madam சரிங்கள் MadamReception க்கு அது மாதிரி Grand தானே கட்டுவிங்க நல்ல ஜிகு ஜிகு னு Designer SareeDesigner Saree இருக்கு Madam உங்களுக்கு சொன்னிங்கனா

மாம்பழம் Color இல்லாமல் வேறு Color சரிங்கள் BlouseSaree லியே இருக்கிறதே அது இல்லாமல் தனியாக வேண்டுமா

ஆஹ் Okay Madam நீங்கள் சொன்ன Saree எல்லாம் தனியாக Pack செய்தாச்சு உங்களுக்கு Whatsapp செய்து விடுவார்கள்

PantCourt உள்ளே உடுத்தும் Shirt எல்லாமே சேர்ந்து தான் வரும் Set ஆக தான் வரும்

அவர் Color என்றால் Black Color இருக்கிறது Maroon Color இருக்கிறது Blue Color இருக்கிறது

சரிங்கள் Color மாப்பிளை Color ஆ இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் As Color உடுத்தினால் நன்றாக இருக்குமா நீங்கள் வந்து Blue ColorTry செய்து பாருங்களேன் இல்லை என்றால் Black அந்த மாதிரி Try செய்யுங்கள் நன்றாக இருக்கும்

Saffari தெரியாதுங்களா Saffari வந்து கிழே இது வரைக்கும் போட்டு இருப்பார்கள் முட்டி வரைக்கும் வரும் கிழே ஓர் Pant மாதிரி வரும் அதற்கு Shall ஓன்று கொடுப்பார்கள்

அதில் பார்த்தீர்கள் என்றால் Red Color Red Color என்று சொல்ல முடியாது Red உம் Yellow உம் கலந்த மாதிரி ஓர் Color இருக்கிறது Orange மாதிரி வரும் அல்லவா அந்த மாதிரி Color சரிங்கள் Madam அந்த இரெண்டு Color உம் எடுத்து வைக்கிறேன் பட்டு வேட்டி பட்டு சட்டையா அது ஐயாயிரம் வரும் ஐயாயிரம் ஐயாயிரம் வரும்

ஆமாம் Madam எல்லாம் உள் Baniyan அது சேர்த்து வராது பட்டு சட்டை பட்டு வேட்டி பட்டு துண்டு ReadymadeReadymade லையும் இருக்கு Dress எடுத்து Stich செய்வது போலும் உள்ளது உங்களுக்கு எந்த மாதிரி வேண்டும்

Okay இருக்கிறது Madam அது நிறைய இருக்கிறது

அப்படிங்களா Hip Size சொல்ல முடியுமா இடுப்பு Size Okay MadamOkay நான் அதில் பார்த்தீர்கள் என்றால் நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அது வந்து Shirt க்கு Match ஆக இருக்கும் என்ன Shirt உடுத்தினாலும் அதற்கு Match ஆக தான் வரும் Cotton Saree வேண்டுமா Cotton பார்த்தீர்கள் என்றால் நூறு ரூபாயில் இருந்து இருக்கிறது But நன்றாக தான் இருக்கும் Quality நன்றாக இருக்கும் Cotton SareePaper உடுத்துவது போல் இருக்கும் அல்லவாஆஹ் என்னது Blouse பார்த்தீர்கள் என்றால் Blouse பார்த்தீர்கள் என்றால் Saree லியே இருக்கும் Suppose உங்கள் வந்து அவர்களுக்கு Saree சரியான அளவாக இல்லை அப்படி என்றால் அந்த Blouse நீங்கள் வெட்ட வேண்டாம் நீங்கள் வேண்டுமென்றால் வேறு வாங்கி கொள்ளலாம் அதற்கு பதிலாக அது நீங்கள் அது நீங்கள் தனியாக தான் வாங்கி Lining வந்து தனியாக வாங்கி கொள்ளுங்கள் இல்லை இல்லை நாங்களும் எடுத்து தரவேண்டுமா சொல்லுங்கள் நாங்களும் Match செய்து Lining எடுத்து கொடுத்து விடுவோம்

அது Starting பார்த்தீர்கள் என்றால் அறநூறு ரூபாய்ல தான் இருக்கிறது குறைவு சரி நீங்கள் வாங்குங்கள் நான் Discount செய்து சொல்லுகிறேன் ஒவ்வொன்றுக்கும் நான் Discount செய்கிறேன் அப்பொழுது செய்து சொல்லுகிறேன்

Bill போட்டு சொல்லட்டுமா இப்பொழுதே Cotton Saree பதினைந்து கேட்டீர்கள் அல்லவா Cotton Saree க்கு பதினைந்துக்கு எவ்வளவு என்று பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்து நூறு ரூபாய்ல எடுத்து கொல்லுகிறீர்களா இல்லை இருனூறு ரூபாய்ல எடுத்து கொள்ளுகிறீர்களா நூறு ரூபாய அப்பொழுது வந்து பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்து ஐந்நூறு ஆனது Okay ங்களா Blouse வந்து அதனுடனே இருக்கும் இல்லை அப்படி என்றால் வேறு நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் Okay ங்களா அதற்கு அப்புறம் என்ன சொன்னீர்கள் பட்டு புடவை சொன்னீர்கள் அல்லவா Polister Saree க்கு பார்த்தீர்கள் என்றால் ஓர் Saree உடைய Prize பார்த்தீர்கள் என்றால் நானுரு ரூபாய் எவ்வளவு சொன்னீர்கள் அதில்

முகூர்த்த பட்டு வந்து Costly நான் சொல்லிட்டேன் அது இருபத்தைந்தாயிரம் சொல்லிட்டேன் அது தனியாக வைத்து கொள்ளுங்கள்

ஆஹ் Saffari ஆஹ் பட்டு சட்டை பட்டு வேட்டி அந்த துண்டு அது வந்து ஐந்தாயிரம் என்று சொன்னேன் சரிங்களா அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் அந்த Saffari பார்த்தீர்கள் என்றால் பத்தாயிரம் CourtShirt வந்து பார்த்தீர்கள் என்றால் இருபதாயிரம் ரூபாய் வரும்

இப்பொழுது இப்போதைக்கு Total ஆ உங்களுக்கு பார்த்தீர்கள் அப்படி என்றால் ஐம்பதாயிரம் வந்து விட்டது சரிங்களா அதாவது நீங்கள் வந்து அதற்கு பெயர் என்ன ColorSelect செய்து வைக்க சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா அது இல்லாமல் இதற்கு ஐம்பதாயிரம் வந்து இருக்கிறது சரிங்களா நீங்கள் அதை Select செய்து விட்டு அது எவ்வளவுக்கு வேண்டும் என்று அது எவ்வளவு பார்த்தீர்கள் என்றால் வேண்டும் ஆனால் கிட்ட தட்ட பார்த்தீர்கள் என்றால் One Lakh பக்கம் வரும்

FourThreeOneOneTwoTwoNineZero ஆஹ் சரி நான் அனுப்பிறேன் அப்புறம் அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் இந்த மாப்பிளைக்கு உள்ளே உடுத்தும் BaniyanInner அது எல்லாம் வேண்டாம்ங்களா ஆஹ் சரிங்கள் Size உடன் கேட்டு சொல்லுங்கள் ஆஹ் சரிங்கள்

Chudithar ங்களா Stich செய்ததுங்களா Readymade ங்களா Readymade கொஞ்சம் Size சொன்னால் நன்றாக இருக்குமே ஏனால் Readymade

சரி M ல கொடுத்தரட்டுமா M Size ல கொடுத்தரட்டுமா சரி M Size ல பார்த்தீர்கள் என்றால் M Size என்றால் Medium Size ஆமாம் நான் பார்த்தீர்கள் என்றால் ஓர் எத்தனை Chudi நீங்கள் ஐந்து Chudi தானே கேட்டீர்கள் நான் வந்து பத்து Chudithar ஆ எடுத்து வைக்கிறேன் அதில் Select செய்ய சொல்லுங்கள் ஏனால் Color அவங்களுக்கு பிடித்த மாதிரி தானே எடுப்பார்கள் அதுனால் நான் வந்து ஆஹ் சரிங்கள் Madam அது தான் நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அதில் பார்த்து எடுத்து கொள்ளுங்கள் பத்து அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அதில் ஐந்து எடுத்து கொண்டு ஐந்து மட்டும் Return செய்து வையுங்கள்

சரிங்கள் Madam ஆஹ் சரிங்கள் Madam வேறு இந்த JeansT ShirtTops அது எல்லாம் சரிங்கள் Madam அவர்களை கடைக்கு வர சொல்லுங்கள் இல்லை என்றால் ஆஹ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பி விடுகிறேன் இப்போழுது வரைக்குமே பார்த்தீர்கள் என்றால் ஐம்பதாயிரம் வந்தது தனியாக எடுத்து வைத்ததுக்கு எல்லாம் இன்னும் Bill போடவில்லை நீங்கள் அது Select செய்திட்டு சொன்னீர்கள் என்றால் அதற்கு தனியாக Bill போட்டு விடுவோம் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மாப்பிளைக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா மாப்பிளைக்கு பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இதை Confirm செய்திடவா இல்லை நீங்கள் மாப்பிள்ளை கிட்ட ஓர் தடவை பார்த்திட்டு சொல்லுகிறீர்களா Okay MadamOkayOkayOkayThank Hello ஆஹ் hello ma'am நாங்க வந்துட்டு வீடு கட்டலான்னு இருக்கோம் ma'am அதுக்கான things லாம் வந்துட்டு உங்க கிட்ட வந்துட்டு வாங்கலான்னு வந்துட்டு call பண்ணிருக்கிறேன் ma'am

நாங்க வந்துட்டு காந்திபுரம்ல இருக்கோம் ma'am கோயம்புத்தூர்ல okay ma'am எங்களுக்கு வந்து

Yeah yes ma'am காந்திபுரத்துல தான் ma'am வீடு கட்றோம் bus stand opposite ல ஒரு சின்ன தெரு போகும் ma'am அங்க தான் ma'am Okay ma'am இப்ப வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு செங்கல் வேணும் ma'am

Okay ma'am okay okay ஆமாம் ma'am okay அந்த machine வந்துட்டு எப்டி ma'am வாடகைக்கு எடுக்குறதா இல்லனா எந்த மாதிரி ma'am okay okay

Okay ma'am ஜல்லி அதுலா இருக்கும்மா ma'am okay okay

ஆமா ma'am அதுவும் இருக்குதுங்களா ma'am? அப்பறம் door எல்லாம் உங்க கிட்டயே கிடைகுமா ma'am?

Okay ma'am ma'am இப்போ வந்துட்டு door வந்துட்டு நாங்க வந்துட்டு கேக்குற model ல நீங்க செஞ்சு குடுப்பிங்களா ma'am நாங்க என்ன design குடுத்தாளும் நீங்க செஞ்சி குடுப்பிங்களா ma'am?

உம் உம் okay ma'am ma'am அப்பறம் இப்ப வந்துட்டு வீட்லயே வந்துட்டு cupboard மாதிரி லாம் வந்துட்டு பண்ணுவாங்கள்ள ma'am ஆஹ் yeah yeah yes ma'am

Yes ma'am அது எப்படி ma'am plastic வச்சுதான ma'am இது பண்ணுவாங்க

Okay ma'am அது வந்துட்டு நாங்க வந்துட்டு first டு வந்துட்டு வீடு கட்டி முடிச்சுக்குறோம் ma'am அதுக்கு அப்பறம் வந்துட்டு வீடு photo எடுத்து உங்களுக்கு send பண்றோம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த இது மட்டும் எங்களுக்கு செஞ்சுகுடுத்துருங்க ma'am

Okay ma'am எங்களுக்கு வந்துட்டு RAMCO cement தா ma'am வேணும் RAMCO cement தாங்க ma'am வேணும்

Okay ஓ UltraTech cement இருக்குங்களா ma'am?

Okay ma'am ma'am இதுல வந்துட்டு Ramco தான ma'am கொஞ்சமாச்சும் best ஆஹ் இருக்கும் Okay ma'am ma'am அப்ப UltraTech வாங்குனா நல்லா இருக்குமா இல்ல RAMCO வாங்குனா நல்ல இருக்குமா ma'am? Okay ma'am அப்போ RAMCO okay ma'am RAMCO வே வாங்கிறோம் ma'am okay ma'am ஒரு ரெண்டு மாடி வீடு கட்ற அவுக்கு செங்கல் வேணும் ma'am Okay ma'am அத வந்து first எறக்கி வச்சுருங்க ma'am Okay okay ma'am எவ்வளவு ma'am வரும் அந்த செங்கல் மட்டும் ஓ அதுவே என்ன ma'am இவ்ளோ அதிகம்மா சொல்றிங்க

Okay okay ma'am சரிங்க ma'am ma'am மண்ணு வந்துட்டு நாங்க கம்மி கம்மியா அடிச்சிகிறோம் ma'am இப்ப மழை காலமா வேற இருக்கு இந்த time ல இது பன்னா அப்பறம் மழை பெஞ்சு மண்ணு கொண்டு போயிரும் ma'am அதான் ma'am அதான் ma'am இப்ப வந்திட்டு என்ன சொல்றேன்னா ma'am மொத்தம்மா வந்திட்டு நாங்க வாங்கி மண்ண அடிச்சிகலாம்னு சொல்றேன் ma'am